கடைசில ஏர் பில் இருக்கு ஏர் உம் அடிக்கலாம்.

இது வந்து ஒரு பழைய கோட்டை.

மரங்கள்ருக்கு நெறைய மரங்கள்ருக்கு பச்ச பசேல்னு இருக்கு.

இது வந்து பேக்கரி . பேக்கரிக்குள்ள நிறைய சாப்பிடற பொருள் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா முட்டாய்ஸ் வச்சிருக்காங்க லாலிபாப் முட்டாய் வச்சிருக்காங்க. நறைய மாடல் மாடலா வச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு பூஜை போல இது வந்து வெள்ளத்துல வந்து கரைச்சிட்டு போவாங்க அவங்க ஆசைகள வந்து இதாகிட்டு போகும்போது அந்த ஆசை வந்து நிறைவேறும்.

இதே போலத்தான் பாலம்ல எல்லாம் இறக்கி மக்கள்கள் நிக்கிறாங்க கூட்டம் கூட்டமா.

ஒரு சைடு இந்த சைடு வருது ஒன்னு வெள்ளத்துல எறங்கி வருது ரெண்டுணா வெள்ளத்துக்கு போகுது.

அந்த ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு அந்த புக் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கற நல்லாருக்கு பாக்குறதுக்கு.

இது ஒரு வீடு வீடு வெளில நல்லா பாக்க நல்லா சூப்பர் அ இருக்கு சைடுல எல்லா வெச்சுருக்குரோ.

எல்லா கலர் கலர மின்குது. பாக்கவே எல்லா நல்லா சூப்பரா இருக்கு.

அதனுள்ளாக மூணு சேரு மூணு சேரு பக்கந்நில சூப்பரா இருக்கு.